பரிவாரங்களுடன் டெல்லியை அடைந்தப் பின் ராஜா தேசிங் அவை தனது பங்களாவில் தங்க வைத்தார். ராஜா தேசிங்கின் ராணியின் இதயம் குருஜியின் குழந்தை பருவத்தைப் பற்றி சில பிராமணர்கள் மூட நம்பிக்கையால், நிரப்பப்பட்டனர்.

டெல்லி சென்றடைந்த சத்துரு பேரரசு அவ்ரவ் சிங்கை சந்திக்க மறுத்துவிட்டார். ராஜா தேசிங்கின் பங்காலருக்கு டெல்லி சங்கத்தினர் தினமும் வரத்தொடங்கினர். ராஜா ராம் ராயின் கூற்று, குறித்து குருஜி குருதேவி என்பது பரம்பரை சொத்து அல்ல. பரம்பரை சொத்து அல்ல என்று ராஜாவிற்கு அனுப்பினார். ராம் ராய் குருபானியின் வசனத்தை மாற்றினார். தன்னை குருஜியாக பதிவிட்டார். இது மிகையாகாது. யாருக்கு அநீதி இழைக்கவில்லை. குரு ஹரி கிருஷ்ணா சாஹீப் ஜின் உறுதி பேச்சிலே நன்றாக பார்த்திருந்தார். ஆனால் அவுரவசிங் ராம் ராயிடம் வந்து குருத்வாரா தம்மால் தந்தையாகிய ஏழு கிராமங்களை கொடுத்தார். மற்றும் ராஜ் தோ ரா தோ பின்னர் இங்கே குடியேறியது. ராம் ராய் தனது ஜன ஜசூரியிடம் சென்று தனது தனி பிரிவில் அமர்ந்தார். பெரிய அம்மை நோய் பரவியப்போது குருஜி டெல்லியில் இருந்தார். மக்கள் நோயால் இறந்து கொண்டிருந்தனர்.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 ஆயிரத்தி அறுநூத்தி அருவத்தி நாலு மார்ச் முப்பதில் காலமானார்.

இந்நகரம் மகாபலிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். மாமல்லபுரம் சென்னை தெற்கே அறுபத்தி இரண்டு kilometer தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து, அறுபத்தி ஏழு kilometer தொலைவில் உள்ளது அருகமைந்த தொடர்ந்து முப்பத்தொரு kilometer தொலைவில் உள்ள செங்கல்பட்டு ஆகும். பன்னெண்டு புள்ளி ஆறு சதுர kilometer பரப்பும் பதினைந்து பேரூராட்சி மற்றும் உறுப்பினர்களையும் நூத்தி அறுபத்தி எட்டு தெருக்களையும் கொண்ட பேரூர்~ பேரூராட்சி திருப்போரூர் மற்றும் காஞ்சிபுரம் மக்கள் இத்தொகுதிக்கு உட்பட்டதாகும் இரண்டாயிரத்தி பதினோறாம் ஆண்டு மக்கள் தொகை நகரத்தின் போது பேரூராட்சி மூவாயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூறு வீடுகளும் பதினைந்தாயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி இரண்டு மக்கள் தொகையும் கொண்டது. மேலும் இப்பேரூராச்சியின் எழுத்தறிவு எண்பத்தைந்து புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் மற்றும் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு பெண்களுக்கு வீதம் கொண்டனர். உள்ள கட்டடங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் குடைவரை கோயில்கள் அல்லது மண்டபங்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் அல்லது ரதங்கள் என்று கட்டுமான கோயில்கள் இதை தவிர புடைப்பு சிற்ப தொகுதிகள் வெளிப்புறத்திலும் கோயில்களிலும் உட்புறத்திலும் காணப்படுகின்றன. மாமல்லபுரத்தின் சிற்பங்கள் மிக நல்லிணமாகவும் இல்ப~ இயல்பானதாகவும் இருப்பதாலும் கடற்கரை கோயில்கள் ரதங்கள் புடைப்பு சிற்பத் தொகுதிகள் போன்ற சிறப்பு வாய்ந்தவை பல இருப்பதாலும் மாமல்லபுரம் நினைவுச் சின்னங்கள் உலக பண்பாட்டுச் சின்னம் என்றும், ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நாளில் யுனெஸ்கோ அறிவித்தது. உலக பாரயம்~ பாரம்பரிய தளங்களில் ஒன்றான மாமல்லபுரம் தொல்லியல் களத்தை இந்திய தொல்லியல் ஆய்வகம் பராமரித்து வருகிறது. மாமல்லபுரம் என்பதற்கு பெயர் காரணம் ஒரு ஒருமுறை நரசிம்மராகிய மாமனிதர் தனது தந்தையருடன் உலா சென்ற போது ஒரு பாறையின் மீது யானையின் படம் வரைந்தார். அதை பிறகுதான் அவர் தந்தைக்கு பாறைகளில் அழையா~ அழியா கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் அவர் பெயரே அந்த நகருக்கு இட்டார். பெரும்பாறை ஒன்றின் முகப்பை மற்றும் பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்து, குறைந்த வகையில் உருவாக்கப்பட்டது இந்த வகை கோவில்கள். இவற்றின் பின்புறம் சுவரில் கருவறைகளும் அதற்கு முன்பாக ரத்த மண்டபம் முக மண்டபம் ஆகிய முன் கைகளும் இருக்~ இருக்கும் கட்டுமானத்தை தாங்கும் வகையில் தூண்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இவ்வகை கோயில்களில் ஒரு கருவறை அல்லது மூன்று கருவறைகள் அல்லது ஐந்து கருவறைகள் கூட இருக்கலாம். எல்லா கோயில்களிலும் கருவறைக்கு முன் ரத்த மண்டபம் இருக்கும். சிலவற்றை மட்டுமே முக மண்டபம் கொண்ட என்ற கருவறைக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கும். கருவறைகள் சிவன் திருமால் பிரம்மன் துர்க்கை சுப்பிரமணியன் ஆகிய தெய்வங்களானவை இந்த தெய்வங்கள் சில கருவறைகளில் சிலைகளாக பின் சுவரின் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா கருவறைகளிலும் அப்படி இல்லை மரத்தில் தவிர்க்கப்பட்டோ அல்லது துணியில் வரையப்பட்டு மரச்சட்டத்தில் பொருத்தப்பட்டோ இல்லை

ஒரு துவாரப்பா~ பாலகர்கள் எனப்படும் வாயிற்காப்பாளர்கள் சிற்பங்களைக் காணலாம். பெண் தெய்வம் என்~ எனில் வாயில் காப்பத்த~ காப்பாளர்களுக்கும் பெண்களாக இருப்பார். மாமல்லபுரத்தில் இருக்கும் மண்டபங்கள் வராக அவதாரம், வராக மண்டபம், மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், ராமானுஜம் மண்டபம் மும்மூர்த்தி மண்டபம், கொடிகால் மண்டபம், கோனேரி மண்டபம், அதி~ அதிரன சந்த மண்டபம் ஆரமிக்கப்பட்டு பாதியிலே கைவிடப்பட்ட சில மண்டபங்கள் இருக்கியா~ பாறையில் மேலிருந்து கீழ் நோக்கி செதுக்கி தோற்றுவிக்கப்பட்ட கோயில் தேர்ப்பலகை காட்சியளிப்பதால் ரதம் என்று அழைக்கப்படுகிறது இவைதான் பிற்கால கோவில்களுக்கு முன் மாதிரியாக திகழ்கின்றன. இவற்றின் மேல்பகுதி விமானம் என்று அழைக்கப்படும். மாமல்லபுரம் சிற்பிகள் பல்வேறு விதமான விமானங்களை சோதனை செய்து ஒவ்வொரு ரத கோயிலும் ஒரு கருவறை உண்டு கருவறைக்கு இருபுறமும் வாயில் பொருட்களும் வாயில் காப்பரும் உண்டு. மாமல்லாபுரத்தில் இருக்கும் ரதங்கள் பஞ்ச பாண்டவரதம் எனப்படும் ஐந்து ரதங்கள் வளையல் கொண்டை வளையல் முட்டை ரதம் கிடாரிய ரதங்கள் எனப்படும். இரு ரதங்கள் கணேச ரதம் ஐந்து ரதங்கள் தர்மராஜ ரதம் பீமரதம் அர்ஜுன ரதம், திரௌபதி ரதம் நகுல சகாதேவ ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் என்னும் மாமன்னன் கி பி அறநூத்தி முப்பதில் இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு அரிய படைப்பான பஞ்ச பாண்டவரதங்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றை ஒற்றை கோயில்கள் மற்றும் சில கிழங்கு சிற்பங்கள் அடங்கிய ஐந்து ரதங்கள் தொகுதி தெற்கிலிருந்து வடக்காக சரிந்து பிற குன்றிலிருந்து செலுத்தப்பட்டதாகும் இந்த ஐந்து ரகங்களும் பஞ்ச பாண்டவர்கள் பெயரில் பெற்றிருந்தாலும் அவை மகாபாரதத்துடன் தொடர்புடையவை அல்ல. மூன்று அடுக்குகளுடன் எட்டு பத்து சிகரத்தை உடைய தர்மராச ரதம் மற்றும் அர்ஜுன ரதம் வடிவிலான சிகரத்தை உடைய பீம ரகம் சதுரமான குடிசை போன்ற சிகரத்தையுடைய திரௌபதி ரதம் மற்றும் போன்ற சிகரத்தை உடைய சகாஜ விரதம் ஆகிய ரதங்கள் கோயில் மாதிரி தோற்றுவிக்கப்பட்டவை என்பதை அவற்றின் தவ்விகள் பாறையிலிருந்து பிரிக்கப்பட்டு சிகரத்தின் மீது பொருத்தப்படாமல் இருப்பதில் இருந்து, அறியலாம் தர்ம சாஸ்திரகம் மாமல்லபுரத்தின் ரதங்களிலே மிகவும் பெரியது. மிகவும் அழகு வாய்ந்ததும் தர்மராச ரதமாகும். இந்த ரவிக்கை மூன்று தளங்கள் உள்ளன. மேலே உள்ள இரண்டு தளங்களும் முழுவதுமாக முடிக்கப்பட்டுள்ளன தரைத்தளம் முழுவதுமாக செதுக்கப்படவில்லை மேல் இரு தளங்களிலும் ஒவ்வொரு கருவறை உள்ளது. அதனால் சிற்பங்கள் உள்ளன. இதைத்தவிர இரு தளங்களிலும் மிக அற்புதமான சிற்பங்கள் நிறைந்துள்ளன அஹ் மேலே உள்ள தளங்களுக்கு, பொதுமக்களுக்கு இந்த இடத்தில் சென்று பார்க்க அனுமதி கிடையாது. இந்த இடத்தை நிர்வகிக்கும் தொல்லியல் துறையின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே இங்கு சென்று பார்க்க முடியும்

பைரவன் சிவன் மேலும் பெரு வேறு சிவன் தர்மன் மற்றும் நரசிம்ம வர்ம பல்லவன் நரசிம்ம வர்மன் எருது பெயர்கள் பல்லவ பிறந்த எழுத்துக்களில் தரை தலம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் பல்லவர் சிற்~ சிற்பக்கலைத்திறனுக்கு ஓர் ஒப்பற்ற சான்றாகும் முதல் தளத்தில் மொத்த சிற்ப்பங்கள் பொறி~ பொறிக்கப்பட்டுள்ளன. இதில் இதில் பதினான்கு சிவன் வடிவங்கள் இங்கு இதில் சங்க~ சங்~ சங்ககால மூர்த்தி வீணை ஏந்திய வீன கார சிவன் தந்து முனிவருக்கும் நடனம் கற்பிக்கும் சிவன் சண்டிகேசனுக்கு அருளும் சிவன் கங்காதரனுக்காக கங்கையை சடை முடியும். வேந்தன் சிவன் காலடி மூர்த்தியாக காலம் செய்யும் சிவன் நந்திக்கு அருள் வழங்கும் சிவன் போன்றவை அடங்கும். இதைத்தவிர சூரியன் சந்திரன், பெருமாள், பிரம்மன், சுப சுப வன்னியன் ஆகியோர் செதுக்கப்பட்டுள்ளன பொதுவாக இது போன்ற சிற்பங்கள் சிற்பங்கள் சிற்பங்களில் எல்லா கோயில்களிலும் காணக்கிடைக்கும் என்றாலும் மிக வித்தியாசமான இந்த தளத்தில் சாதாரண கோயில் பணியாளர்களான ஓலைக்குடலையில் ஊடன் ஆர்~ ஆர்ச்சகர் ஒரு பணியாளர் ஒரு சமையல்காரர் ஒரு ஓதுவார் ஆகியோரும் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளனர். பூசைக்கு நீர் எடுத்து செல்லும் ஒரு பெண்ணின் அழகான சிற்பங்கள் இந்த தளத்தில் வழி வகுக்கும்.

சான்றாக தர்மராச ரதத்தை சொல்லலாம் ஒரு பெரும் பாறை அல்லது குன்றை குடைந்து அல்லது மேலிருந்து செதுக்கி செய்யாமல் பல்வேறு கற்களை வெட்டி எடுத்து ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி செய்யப்பட்டவையே கட்டுமான தொழில்கள் பிற்காலத்தில் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு மாதிரியாகவும் முன்னோடியாகவும் மாமல்லபுரத்தில் இந்த கோயில்கள் கருதலாம் மாமல்லபுரத்தில் மொத்தமும் மூன்று பல்லவர் காலகட்டமாக முக்கியமான கோயிலுக்குள் உள்ளன முகுந்த நாயனார் கோயில் உலக்கண்மை ஈஸ்வரர் கடற்கரை கோயில்கள். மாமல்லபுரத்தில் சின்னமாக விளங்கும் கடற்கரை கோயில்கள் இரண்டாம் நரசிம்ம வர்மன் எனப்படும் ராஜ சிம்மனால் கட்டப்பட்டவை முதலில் இது பெருமாள் தரையில் படுத்திருக்கும் கோலத்தில் ஒரு கோயில் இருந்திருக்கிறது. அதற்கு இரு பக்கத்திலும், கிழக்கு நோக்கியும், மேற்கு நோக்கியும் ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கிய கோயில் உயரமானதாக ஐந்து அடுக்குகளை கொண்ட கோபுரத்தை உடையதாக உள்ளது மேற்கு நோக்கிய கோயில் சிறியதாக மூன்று அடுக்குகளாக கொண்ட கோபுரத்தை கொண்டதாக உள்ளது. இரண்டு கோயில்களின் கருவறையில் பின்புற சுவரிலும் சோமஸ்காந்தர் எனப்படும் சிவன் உமை குழந்தை வடிவிலான குமரன் என்ற மூன்று தெய்வங்களும் சேர்ந்து இருக்கும் சிற்பம் காணப்படுகின்றது. இக்கோவிலில் என்றும் காணப்படுகிறது. சுவரிலும் பல இடங்களிலும் பல்வேறு தெய்வ சிற்பங்களும் புராண பாத்திரங்களும் காணப்படுகின்றன இங்கு இருப்பவை அர்ஜுனன் தவசு, கண்ணன் கோவர்த்தனை மலையைத் தூக்குதல் முப்பரிதாக அர்ஜுனன் விலங்குகள் தொகுதி இது தவிர வராக வேந்தனும் ஆல்வ~ ஆவி வராக மண்டபம் மகிஷாசுரமர்த்தினி மண்டபம் ஆகியவற்றில் சில புடைப்பு சிற்ப பகுதிகள் காணப்படுகின்றன. ராமானுஜ மண்டபத்தில் உருவாக்கப்பட்ட புடைப்பு சிற்ப பகுதிகள் காலத்தில் மத காழ்ப்புணர்ச்சி கொண்டோரால் செதுக்க~ செதுக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் முப்பது meter உயரம் சுமார் அறுபது meter அகலம் கொண்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டது.

ஒரு மனிதன் தவம் இருக்க அருகே கையில் ஒரு ஆயுதத்தை ஏந்தியபடி பூதம் பூத கணங்கள் கூட நின்று வரம் கொடுப்பதாக சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அர்ஜுனன் பசுபத ஆஸ்திரத்தை வேண்டி சிவன் நோக்கி தவம் செய்யும் காட்சிதான் இங்கே செதுக்கப்பட்டுள்ளது என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு சிலர் கங்கையை வர வைப்பதற்காக சிவனிடம் தவம் செய்யும் காட்சி இது என்று கூறுகிறார்கள். ஒரு அறிஞர் இந்த இந்த சிற்பமே ஒரு என்றும் இரு காட்சிகளையும் ஒரே சிற்பத்தில் காட்டும் முயற்சி என்றும் சொல்கிறார்கள். தங்கத்தில் ஒரு அறிஞர் இங்கே தவம் செய்வது பசுபதாஸ்திரம் வேண்டி நிற்கும் அர்ஜுனன் தான் என்றும் ஆனால் இந்த சிற்பம் மகாபாரத~ பாரதத்தில் வனவ~ வனவர் பக்தி இமயமலையை சித்தரிக்கும் காட்சி என்று குறிப்பிட்டுள்ளார் மாமல்லபுரத்தின் அதிசயம் என்றே என்றே சிற்ப பகுதியை குறிப்பிட வேண்டும். இந்த ஒரு திறந்த வெளிப்பாறையில், சிற்பிகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் செத்துக்கி உள்ளனர். இவற்றை பொதுவாக கீழ்கண்ட வகைகளாக பிரிக்கலாம் அர்ஜுனன், சிவனிடம் பசுபத ஆஸ்திரம் வேண்டிய செய்யும் தவம். இதில் உடல் ஒட்டி எலும்பும் நரம்பும் வெளியே தெரியக்கூடிய தவ கோலத்தில் ஓற்றைக்காலில் நின்று இரு கைகளாலும் பூட்டி சூரிய வணக்கம் செய்யும் கையில் பாசுபத ஆயுதத்தை வைத்து நிற்கும் சிவன். அஹ் சுற்றி பூத கணங்கள் இது பாறையை பிளவுகளுக்கு இடையே கங்கையாறு

ஆற்றை நோக்கி வரும் சூரியன், சந்திரன், தேவர்கள், முனிவர்கள், கந்தவ~ கந்தர்வர்கள், நாகர்கள் சின்னர்கள் சித்திரமும் எனப்படும் ஒரு திருமால் கோவில் அதனுள் அமர்ந்திருக்கும் சில முனிவர்கள் கங்கை ஆற்றில் குளித்து பக்தர்கள் வேடர்கள் இவர்கள் வேட்டையாட பொருட்களை பிடித்து வருமாறு அமைக்கப்பட்டுள்ளனர்

சொல்வதாக கூறி வருகிறது. பின்னர் பல்வேறு இந்திய பாரம்பரிய கதைகளிலும் இந்த கதை வருகிறது. அமைந்திருக்கும் விதம் மான் தன் காலைத் தூக்கி முகவாயை பதித்து பொரிந்து கொள்ளும் விதம் பானை நீர் அருந்துவது குட்டி யானைகள் விளையாடுவது போன்ற காட்சிகள் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு இணையாக இயற்கை காட்சிகள் சித்தரித்தும் பாறை சிற்பங்களை காண்பது அரிது அர்ஜுனன் தபசு பாறை சிற்பத்துக்கு அருகில் கிருஷ்ண மண்டபம் என்ற மண்டபம் உள்ளது. அதற்கு கோவர்த்தன சிற்பத் தொகுதி உள்ளது. பல்லவர் காலத்தில் செதுக்கப்படும் போது இந்த சிற்பம் இந்த சிற்பம் வெளிப்புற சிற்பமானதாக இருந்தது. பிற்காலத்தில் விஜயநகர ஆட்சியின்போது மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது இந்திராவுக்கு முகிலனுக்கு விழா எடுப்பது கண்ணன் தடுத்து நிறுத்திய மழையை ஏல கோகுலமே மழை புயல் வெள்ளத்தில் சிக்கிக் கொள்ள ஆயர்களையும் மாடு கன்றுகளையும் காப்பாற்ற கோவர்த்தன குன்றை குடையாக எடுத்தான் கண்ணன் என்பது புராணம் இதை கதை தமிழ் பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. இது அப்படியே சிலையாக வடிவெடுத்துள்ள பல்லவர் சிற்பிகள் சிற்பப்பத்தின் அடியே ஒரு கையால் மலையை தூக்கியபடி கண்ணன் நிற்க அருகே பலராமன் பாய்ந்து பயந்து நடுங்கும் ஒரு ஆஹ் யானையை அனைத்து ஆறுதல் தருகிறார் இனி பயம் இல்லை என்பதால் மாடுகள் கன்றுகள் ஆயர்கள் ஆய்ச்சியர் ஆகியோர் ஒருவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். இருவர் ஜோடியாக நடனம் ஆடுகின்றனர். ஒருவர் மட்டும் இருந்து பால் கறக்கிறார். மாடு வாஞ்சையுடன் தன் கன்றை நாவால்நக்கிகிறது ஒரு ஆய்ச்சி தலையில் சுருட்~ சுருட்டிய பாய் ஒரு கையில் உரியில் கட்டி வைத்திருந்த பால் தட்டிகளுடன் நிற்கிறான் ஒருவர் தோளில் ஒரு சிறு குழந்தை உட்கார்ந்து சற்று பெரிய குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர் கையில், பிடித்துள்ளார். எங்கு திரும்பினாலும் மாடுகள் நம்மை பார்க்கின்றன. முல்லை நிலக் காட்சியை அப்படியே அற்புதமாக செதுக்கியுள்ளார் சிற்பிகள். கலங்கரை விளக்கத்துக்கு செல்லும் வழியில் குன்றின் மீது, மகிஷாசூரமர்த்தினி மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் சுவர்களில் இரண்டு அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் பெருமாள் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்க மது, கைடவன் என்று இரு அரச~ அரக்கர்களால் அவரை தாக்க வரும் காட்சி

ஏறு தளத்தை கொண்ட அரக்கனை வதம் செய்யும் காட்சி. மகிஷாசூரமர்த்தினி என்றும் அழைக்கப்படும் சக்தி பத்து கைகளுடன் இருக்கிறாள் ஆயுதங்களுடன் ஆக்ரோஷமாக காணப்படும். மகிஷாசூரமர்த்தினியை என்று அழைக்கப்படும் சக்தி பத்து கைகளுடன் இருக்கிறாள். ஆயுதங்களுடன் ஆக்ரோஷமாக காணப்படும் மகிஷாசூரமர்த்தினி ஏறும் மலை கொண்ட மகிஷாசுரன் எதிர்த்து நிற்கும் காட்சி தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. மகிஷாசுரனுக்கு ஆதரவாக பல அரக்கர்கள் சக்தி ஆதரவாக பலர் கன்னங்களும் காணப்படுகிறார்கள். வராக சிற்ப பகுதியில் வராக மண்டபத்தில் இருக்கும் நான்கு சிற்ப தொகுதிகளில் ஒன்று. திருமல் வராக அதா~ அவதாரம் எடுத்து பூமி தேவியை காப்பாற்றி மேலும் மேலே எடுத்து வருவது பூமியை ராணியச்சன் என்ன அரக்கன் எடுத்துச்சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைக்க பெருமாள் வராக அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று அரக்கனுடன் போரிட்டு அவனை கொன்று பூமி தேவியை மீட்டெடுத்து மேலே கொண்டு வரும் காட்சி காட்டப்பட்டுள்ளது வராகம் தன் காலை நாக அரசின் மீது வைத்திருக்கிறார். அவரது தொடையில் சற்றை அச்சத்துடன் பூமி தேவி அமர்ந்திருக்கிறாள். அருகே ஒரு முனிவரும் ஒரு பெண்ணும் கைகூப்பி வணங்குகிறார்கள் பிரம்மன் ஒரு பக்கம் இருக்கிறார். அவர் அருகே ஒரு முனிவர் நிற்கிறார். சூரிய சந்திரனும் இரு பக்கங்களை வி~ கீழிருந்தும் மேல் வரை வராகம் எ~ எடுத்திருக்கும் விஸ்வரூபம் சிற்பத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது வராக மண்டபத்தில் காணப்படும் மற்றொரு சிற்பத் தொகுதி திருமால் அவதாரம் எடுப்பதாகும். மகாபலி ஒரு யாகம் செய்து அதன் மூலம் பெரும் பலம் பெற பார்க்கிறான் அதனால், பயந்த தேவர்கள் திருமாலை அணுக அவர் வாமன அவதாரம் எடுத்து சிறு பையனாக வருகிறார். மகாபலியிடம் அவர் மூன்றடி மண் கேட்க அவன் கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அதை

திரு விக்கிரமணி ஒரு கால்வானை நோக்கி செல்கிறது அதை காலுக்கு பூச செய்கிறார் பிரம்மன். மறுபக்கத்தில் சிவன்தெரிகிறான் தரையில் மகாபலியும் பிற அரக்கர்களையும் திகைத்துப் போய் அமர்ந்திருக்கின்றனர் சூரியனும், சந்திரனும் இரு பக்கங்களில் காணப்படுகின்றனர் பல்லவர் காலத்தில் பிறகு விஜயநகர அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட, ஒரு திருமால் கோயிலும் மாமல்லபுரத்தில் உள்ளது. ஒரு மொட்டை கோபுரத்தில் கோபுரத்தையும் காணலாம்

பாண்டிச்சேரியில் இருந்து நூத்தி முப்பது kilometer தொலைவிலும் திருச்சியில் இருந்து இருநூற்று ஐம்பது ஏக்கர் தொலைவிலும், செங்கல்பட்டிலிருந்து முப்பது kilometer தொலைவிலும் மாமல்லபுரம் அமைந்துள்ளது சென்னையில் பல இடங்களில் இருந்து மாமல்லபுரத்திற்கு பேருந்துகள் உள்ளன. சென்னை திருச்சியில் சர்வதேச விமான நிலையங்களில் உள்ள டிசம்பர் ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகள், கவரும் வகையில் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை அருகில் நாட்டிய விழா ஒன்றும் மாமல்லபுரத்தில் நடத்தப்படுகிறது

கலைக்கூடங்கள் உள்ளன. இங்கு கற்சிலைகள் செய்யப்பட்டு, விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கல்கியின் வரலாறு புதினம் சிவகாமியின் சபதம் கதாநாயகி சிவகாமியின் மாமல்லபுர சிற்பிகள் ஆயினில் மகளாகவும் மாமல்லபுரத்தின் சாதனையாளர் சித்தரிக்கப்பட்டுள்ளார். எ பி நாகராஜனின் வா ராஜா வா திரைப்படம்

கோயிலானது அவர்கள் கப்பல்களுக்கு ஒரு க~ கலங்கரை விளக்கம் போல் ஒருவேளை செயல்பட்டிருக்கலாம். அடுத்து தூவி போல் காணப்படுவதால் அடுக்கு தூதி என்னும் பெயரால் மாலுமிகளுக்கு நன்றாக அறிந்த பெயராகி போனது ஏழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மன்னன் இரண்டாம் நரசிம்ம வர்மன் குகைக்கோயில்கள் மற்றும் ரத்தங்கள் உள்ளிட்ட பல கட்டடக்கலை படைப்புகளை ஆரம்பித்து வைத்தார் இந்த கட்டிடக்கலை படைப்புகள் உச்ச நிலையாக இந்த கட்டமைப்பு கோவில்களாகவும் கருதப்படுகிறது. குடைவரை கோயில் அமைப்பு செதுக்கும் கட்டக்கலை படைப்பானது பின் பின் வந்த காலங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதனை நாம் அதிரென சந்த குகை பிடாரி ரதங்கள் மற்றும் புலிகை~ புலிக்குகை ஆகியவற்றின் மூலம் அறியலாம். கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் வளாகத்தில் நேர்த்தியான கட்டமைப்பை ஏற்படுத்திய முக்கிய பங்கு மன்னன் ராஜசிம்மன் அழைக்கப்பட்ட பல்லவ அரசர் அரச மரபின் இரண்டாம் நரசிம்மவர்மனை சாரும் கடலில் மூழ்கிப் போன கோவில் வளாகங்களில் மீதம் எடுக்கும் கடைசி கோயில் வளாகம் என்று இது, இப்போது ஊக்குவிக்கப்படுகிறது. இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி தாக்கியபோது இந்த கோயில் வளாகத்தில் தொடர்புடைய கடலில் மூழ்கிப் போன எஞ்சிய கோயில்களில் அமைப்பானது வெளியே தெரிந்தது கடற்கரை கோயிலின் கட்டமைப்பானது. அவர்களில் வெற்றி கொண்ட தமிழகத்தை ஆண்ட சோழர்களும் சோழர்கள் கட்டிய கோயில்களும் பின்பற்றப்பட்டது சோழ மண்டல கடற்கரையை தாங்கிய இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி முழுவதுமாக கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட சிதைந்து போன ஒரு பழைய கோயிலை வெளிக்கட்டியது. இந்நிகழ்வுக்கு ஐரோப்பியர்கள் தங்களது diary களில் ஏழு அடுக்கு தூதிகள் என்று குறிப்பிட்ட பகுதியின் ஒரு பகுதியும் மகாபலிபுரம் என்ற புதுப்பித்தது. அந்த ஏழு அடுக்கு தூதிகள் ஆறு கோயில்கள் கடலுக்குள் மூழ்கியே இருக்கின்றன. சுனாமியானது, மேலும் சில பண்டைய சிங்கங்கள் யானைகள் மற்றும் மயில்களின் கற்சிற்பங்கள் வெளிக்காட்டியது. இச்சிற்பங்கள் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லர் காலத்தில் போ~ இப்போது சுவர்கள் மற்றும் கோயில்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியானது கோயில் மற்றும் அதனை சுற்றி இருந்த தோட்டத்தை தாக்கிய போதும் கடற்கரை கோயிலானது பெரிய அளவிற்கு சேதத்திற்கு உள்ளாகவில்லை. ஏனெனில் நீர்மட்டமானது சில நிமிடங்களிலே சாதாரண நிலைக்கு திரும்பியது கோயிலின் அடித்தளமானது கடினமான கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்தால்

சோழர் காலத்தில் சிற்பங்கள் பல பல்லவர் கால சிற்பங்களை விட மிகவும் எளிமையான~ எளிமையானதாக அமைக்கப்பட்டுள்ளது. பல்லவ சிற்பங்கள் பல்லவ மன்னர்களால் ஜைன மதத்தினை

கோயில்கள் காலை சூரிய ஒளியால் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. அந்த இந்த பிரம்மாண்ட சுற்றுலா பயணிகள் இக்கடற்கரையை மிகவும் கவர்கிறது மாமல்லபுரத்தில் ஒன்பது குகை கோவில்கள் அமைந்துள்ளன. இந்த குகை கோயில்களில் இது மத புராணத்தில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்கள் பற்றி, சிறப்பம்சம் நிறைந்துள்ளது பல்வேறு குகைகள் கோயில்கள் சிறப்பு அம்சங்களை நிறைந்துள்ளது. பல்வேறு குகை கோயில்கள் ஓய்வெடுப்பதற்காக வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பா கிருஷ்ணார் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் அனைத்தும் உயிரோட்டத்துடன் அமையப்பெற்றுள்ளன பிரபஞ்சத்தில், விஷ்ணு உறங்கும் காலத்தில் உள்ளதை போல் மகிஷாசூரமர்த்தினி அமைந்துள்ள எருமை மாட்டின் தலையுடன் ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறது

சமூக நிழவு~ நிகழ்வுகளையும் வைத்து காட்டுகின்றன. இங்கு காணப்படும் சிற்பங்கள் பெரும்பாலும் புடைப்பு சிற்பங்களாகவே காணப்படுகின்றன

ஏராளமாக உண்டு. புடைப்புச் சிற்பம் என்னும் சொல் சிற்பங்களை உருவாக்கும் குறிப்பிட்ட முறைய குறிக்கிறது. இந்த முறைய பயன்படுத்தி பல்வேறு நாகரிக காலங்களிலும் இடங்களிலும் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த இந்த நாகரிகம் என்ற முறையை கலைப்பாணிகளின் கல்வி வேறுபட்டு அமைக்கின்றன. எடுத்துக்காட்டாக கிரேக்க ரோம புடைப்புச் சிற்பங்கள் அவர்களுடைய ஏனைய சிறிய சிற்ப ஓவிய வடிவங்களைப் போன்ற உலகில் காணும் உருவங்களை காண்கின்றவாரே உருவாக்கினர். அதனால் ஆல்~ இந்திய புடைப்பு சிற்பங்கள் ஓரளவுக்கு குடியேற்ற தன்மை காணப்படுகின்றது. புடைத்திருக்கும் அளவை அடிப்படையாக கொண்டு புடைப்புச் சிற்பங்கள் தாழ் புடைப்புச் சிற்பங்கள் உயர் துடைப்புச் சிற்பங்கள் என இருவகையான உள்ளன எனினும் இவற்றுக்குள் இடையேயான எல்லை தெளிவானது அல்ல எவ்வளவு குறைத்திருந்தாலும் அது உயர் புடைப்பு சிற்பம் என்று தெளிவான வரையறை கிடையாது ஒரே சிற்பத்திலேயே இரண்டு வகைகளும் காணப்படுவது உண்டு முன்னணியில் இருக்கும் முக்கியமான உருவங்கள் கூடிய அளவுக்கு புடைத்திருக்க

நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வாய்ப்பு கிடையாது ஆகையால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப் பழைய புடைப்பு சிற்பங்கள் காலில் செதுக்கப்பட்டவையாக உள்ளன மரம் கல் முதலிய பொருட்கள் செதுக்குவதன் மூலம் பகுதிகளை அகற்றி படைப்புச் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு வேலை உலோகத்தால் ஆன புடைப்பு சிற்பங்கள் அச்சுகளின் உருவாக்கி வர்க்கப்படுவதன் மூலமோ உலகத் தகடுகளை பின்ப~ பின்புறம் அடிப்பதன் மூலமோ உருவாக்கப்படுகின்றன hello

சையத் நல்ல இருக்கீங்களா நல்லாருக்கேன் நல்லாருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லாருக்கேன் எப்படி போகுது work எல்லாம் ஹம் நல்லா போயிட்டு இருக்கு வீட்ல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லாருக்காங்களா

ரொம்ப நாளாச்சு பேசி நீங்களும் call பண்ணல so அதான் call பண்ணி பேசுவோம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க கேட்கலாம் சொல்லி call பண்ணேன் எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு

இல்ல திடீர்னு ஒரு ஆள் காணாம போயிட்டாங்க திடீர்னு ஒரு ஆள் வந்து திரும்பி வர்றாங்க அது life ல எல்லாத்துக்கும் இருக்கிறதுதானே as a friend ஆ வந்து உங்கள்ட்ட சரி பேசுவோமேன்னுட்டு call பண்ணேன் வேற எதுவும் இல்ல okay okay okay okay அந்த அளவுக்கு work ல அவ்வளவு busy ஆ இருந்திருக்கீங்க

அப்ப அப்ப திருப்பி கேக்க call பண்ணல இல்ல இல்ல உங்களைப் பத்தி கேட்கறதுக்குத்தான் first உ

okay okay okay என்ன business இல்ல ஏதாவது ஒரு business start பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு idea பண்ணேன் அப்பதான் வந்து தோணுச்சு சரி உங்கள்ட்ட ஏதாவது different ஆன ideas இருக்கும் அந்த collections லாம் வாங்கிட்டா நம்மளும் ஒரு அதுல இருந்து best ஆ choose பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அஹ் best அதுகூட யூடுயூப்ல எப்படி videos போடறது என்ன பண்றது அதெல்லாம் எனக்கு fulfill ஆ தெரியாது நீங்க வேணா அதை பத்தி எனக்கு சொல்றீங்களா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

எப்போதுமே ஒரு business open something எதா இருந்தாலும் உனக்குத் தெரியாதது இல்ல ஒரு தடவ சொல்றேன் இல்ல இல்ல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நான் கேட்டுப்பேன் okay okay okay okay யூடுயூப்ங்கிறது அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு platform மாதிரிதான் அது

அதுல நீ உன்னுடைய entertainment ன்னு நீ use பண்ணிக்கலாம் இல்ல அதுல இருந்~ எவ்வளோ நீ growth பண்ணணும்னு நினைக்கிறாயோ அந்த இதுவும் பண்ணிக்கலாம் okay okay ஆனா இப்போவும் இப்போ இருக்க எல்லா யூடுயூப்ர்ஸும் பண்றது அவுங்க entertainment அ தான் வச்சு money earn பண்றாங்க ஆமா யூடுயூப்ல இருந்து மணி earn பண்ண கத்துக்கிட்டாங்க

ரெண்டுமே channel develop பண்றது முக்கியம் அதுக்கு முன்னாடி வந்து money needed ஆ இருக்கு அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு idea பண்ணது நீ ஒரு லட்சம் சம்பாரிக்கிறதா கேள்விப்பட்டேன் ஒரு லட்சமா அவ்வளோலாம் சம்பளம் வாங்கினா நான் ஏன் இப்படி இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவ்வளவு எல்லாம் சம்பளம் வாங்கலை இன்னும் okay okay okay நீ travel நிறைய போவில

last ஆ இப்~ ஏற்காடு தான் போனோம் last ஆ okay okay okay அத video எடுத்து போட்டாலே போதும் நான் இங்க போறேன் இந்த இடத்துல போறேன் இங்க இது கிடைக்குது ticket குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் நீ அங்க gather பார்ப்பில ஆமா யாருட்ட என்ன கேட்க போறது இல்லை எப்படி எல்லாம் போனேன் அதை அப்படியே எடுத்து video பண்ணி போட்டீன்னு வச்சுக்கோ அதை அப்படியே சொன்னீன்னு வச்சுக்கோ automatic ஆ எல்லாம் பார்ப்பாங்க அது வருமானம் ஆரம்பிக்கும் பரவாயில்லை super நான் வந்து சும்மா போகும்போது video எடுக்கறது status ன்னா நான் தான் status போடுவேன் நீங்க பார்ப்பீங்க இல்லை அது ஒரு டக்குனு ஒரு click எடுத்து போட்டிருவேன் அது பிடிக்கும் ஹம்

இதே இதுதான் நீ photo வா எடுத்த இப்ப video வா எடுக்கப் போற video வா எடுத்து யூடுயூப்ல போட்டு இது பண்ணலாம்

அது எல்லாத்துக்குமே பிடிக்குமான்றது நமக்கு தெரியாது இல்ல